அவன் வந்துட்டு எப்ப எந்த நிமிஷம் வேணாலும் யோசிச்சா சம்பாரிக்க முடியும் ஆனா ஒரு health பிரச்சனன்னு வந்துட்டா அத்தனையும் காலி உதாரணத்துக்கு ஒரு example சொல்றேன் நம்ப பதினெட்டு வயசுல வேலைக்கு போறோம் ஓயாம உழைச்சுக்கிட்டே இருக்கிறோம் ரொம்ப ரொம்ப சம்பாதிக்கணுங்கிற ஒரு mindset ஓட சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கிறோம் எவ்வளவு கோடிக்கணக்கா சம்பாதிக்கிறோம் ஒரு இருபத்தி எட்டு வயசு ஆகுதுன்னு வச்சுக்கலாம் இருபத்தி எட்டு வயசுல உங்க கிட்ட ஒரு கோடி ரூபாய் இருக்கு ஆனா உங்களோட இருபத்தி ஒன்பதாவது வயசுல உங்களுக்கு பயங்கரமான health issue வந்துருது அப்புறம் மிச்சம் இருக்கிற முப்பது வயசை அந்த health issue வுக்கு பின்னால்தான் நீங்க ஓடிக்கிட்டு இருக்கணும் உங்களோட சந்தோஷத்தை இழந்து நீங்க சம்பாரிச்ச பணத்தை எதுவுமே பண்ண முடியாம போயிரும் ரொம்ப ரொம்ப இந்த விஷயத்துல கவனிக்க வேண்டியது நம்ம பண்ற சின்ன சின்ன தப்புதான் நாம பண்ற சின்ன சின்ன தப்புனால பயங்கரமான health issues வருது முக்கியமா சொல்லணும்ன்னா இப்பத்தியோட சாப்பாடு முறைகள் அந்த காலத்துல பாத்தோம்ன்னா நிறைய சாப்பாட்டு முறைகள் இருந்துச்சு நிறைய அதுக்கான சில குணாதிஷங்கள் பண்ணித் தந்தாங்க இப்ப பார்த்தீங்கன்னா சாப்பாட்டு முறைகள் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு fast food உடனுக்குடனே சமெச்சு சாப்பிடுறது எது கிடைச்சாலும் சாப்பிடுறது எந்நேரத்துல வேணாலும் சாப்பிடுறது இதெல்லாம் வந்துட்டு ரொம்பவே அதிகமாயிருச்சு அப்பல்லாம் correct ஆன பழக்க வழக்கம் இருந்துச்சு காலையில ஆறுல இருந்து ஏழு எட்டுக்குள்ள சாப்பிட்டுருவாங்க மதியம் பன்னெண்டுல இருந்து ஒண்ணுக்குள்ள சாப்பிட்டுருவாங்க evening ஆறுல இருந்து ஏழுக்குள்ள சாப்பிட்டுருவாங்க சாப்பிடற அளவுக்கு ஏத்த மாதிரியே உழைப்பு இருந்தது அவங்களோட ஆரோக்கியத்துல குறைவே இல்லாம இருந்தது இப்ப நாம எந்த time ல வேணாலும் சாப்பிடறோம் எது கிடைச்சாலும் சாப்பிடறோம் உதாரணத்துக்கு IT ல வேலை செய்யறவங்களை எடுத்துக்கலாம் அவங்க என்ன பண்றாங்க எது வேணாலும் எப்ப வேணாலும் சாப்பிடறாங்க வேலை உக்காந்துட்டே செய்யறாங்க அவங்க health அ பத்தி எதுவுமே யோசிக்கிறது இல்லை காலையில laptop எடுத்து உட்காருறாங்க night வரையிலும் laptop லயே இருக்காங்க இதுக்கு நடுவுல உட்கார்ந்த இடத்துலயேதான் சாப்பிடுறாங்க உட்கார்ந்த இடத்துலயேதான் snacks ன்னு சொல்லிட்டு கண்ட கண்ட தீணியை கொறிக்கிறாங்க இதை பார்த்தீங்கன்னா mostly எண்ணெயில பொரிச்சது நிறைய எண்ணெயில பொரிச்சு எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க எண்ணெயில பொரிச்ச item ங்கள்ல நிறைய நமக்கு cholesterol வரும் அது இதய சம்பந்தமான health issues அ நிறைய create பண்ணுது இப்ப இந்த IT ல வேலை செய்யறவங்க night ஒரு மணி இரண்டு மணிக்கு போயிட்டு பிரியாணி சாப்பிடறாங்க பிரியாணிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு பிடிச்ச விஷயம்தான் ஆனா முக்கியமா நம்ம சுவையைப் பார்க்கிறோம் அங்க நம்மளோட உடம்புக்கு அது என்னென்ன கெடுதி பண்ணுதுங்கிறதை பார்க்கிறதே கிடையாது பிரியாணில எவ்வளவோ போட்டு சமைக்கிறாங்க பல வகையான மசால்கள் எல்லாமே இருக்கு பிரியாணி ரொம்ப ரொம்ப healthy தான் but ஆனா அதை மாசத்துல ஒரு time ஓ ரெண்டு time ஓ எடுக்குறப்ப இதே வாரத்துல ரெண்டு time daily யும் பிரியாணி சாப்பிடுறப்ப நிறைய மசாலாவை உள்ளுக்குள்ள கொடுக்க கொடுக்க கொடுக்க கொடுக்க கொடுக்க என்னாகுது நமக்குள்ள இருக்கிற system spoil ஆகுது அதனால நிறைய health issues நம்ம face பண்ணிட்டிருக்கோம் முக்கியமா வயசானவங்க இந்த வயசானவங்களை ரொம்பவே care எடுத்து நம்ம பார்த்துக்கணும் அவங்களோட health வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஆரோக்கியம் இல்லைன்னா அவங்களுக்கு படுத்த படுக்கையே ஆகறதுக்கு ரொம்பவே நிறைய வாய்ப்புகள் இருக்கு அவங்களோட health ல கண்டிப்பா நமக்கு கவனம் இருக்கணும் அவங்க எப்பவுமே என்ன உணவு எடுத்துக்குறாங்கங்கிறதை நம்ம பார்த்து கொடுக்கணும் பெரியவங்ககிட்ட பார்த்து அவங்களுக்கு உணவு கொடுத்தோம்ன்னா அதுவே நம்ம அவங்க health க்கு பண்ற நல்ல ஒரு விஷயமா இருக்கும் அவங்க எப்பயுமே healthy ஆ இருக்குறதுக்கு நல்ல ஆரோக்கியமான உணவுகள் காய்கறி பழங்கள் இதெல்லாம் correct ஆன வேலையில குடுத்திறணும் ஆறு மணியில இருந்து எட்டு மணிக்குள்ள correct ஆ காலையில சாப்பிட குடுக்கணும் மதிய உணவும் அதே மாதிரிதான் cooker ல வச்சு சமைக்கிறோம் பெரியவங்களுக்கு cooker ல வச்சு சமைக்கிறதுனால ரொம்பவே நிறைய health issues வருது அதனால நம்ம என்ன பண்ணணும் சாப்பாடை வடிச்சு அதுல இருக்கிற புரதங்கள் எல்லாம் நீக்கிட்டு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு அரிசி சாதத்தை அவங்களுக்கு குடுக்க வேண்டி இருக்கணும் அதே மாதிரி night உ night உ ஒன்பது மணிக்குதான் எல்லாரும் சாப்பிட உட்காருறோம் ஒண்ணா கூடி சாப்பிடுறோமா அதுவும் கிடையாது அங்க நம்மளோட மனதோட ஆரோக்கியத்தை பாதிக்குது நம்ம மனதோட ஆரோக்கியமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதைப் பத்தி நான் அடுத்து கொஞ்ச நேரத்திலே பேசுறேன் அப்போ ஒன்பது மணிக்கு சாப்பிடுறோம்

மந்தமான நாளாக இருக்கும் அடுத்த நாள் வயிறு முட்டம் சாப்பிடுறோம் அங்க இங்க கொஞ்சம் ஓடி நடந்தோம்ன்னா health க்கு நல்லதா இருக்கும் ஆனா நாம என்ன பண்றோம் அதலாம் follow பண்றதே கிடையாது

கொழுப்புகள் நிறைய நம்ம உடம்புல கூடி கூடி கூடி கூடி நல்லா பருமனாகறோம் இதய சம்பந்தமான நோய்கள் நிறைய வருதுங்கிறதை நம்ம நிறைய விஷயங்கள்ல கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கோம் அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி mental health நம்ம மனதோட ஆரோக்கியத்தை பத்தி பேசுவோம் மன அளவுல இன்னைக்கு நிறைய பாதிக்கப்படுறோம் முக்கியமான காரணம் நம்ம கையில இருக்கிற தொலைபேசி கையில phone அ வச்சுக்கிட்டு அடிக்கடி phone அ நோண்டிக்கிட்டு phone ல யாரோ நமக்கு message அனுப்புவாங்களா பேசுவாங்களான்னுட்டு ஏங்கறத விட நம்ம பக்கத்துல இருக்கறவங்ககிட்ட பேசிட்டு போயிட்டே இருக்கலாம் இந்த phone ல நிறையா விஷயங்களை பார்த்துட்டு மனச போட்டு குழப்பிட்டு இது அதுவா இருக்குமா அது இதுவா இருக்குமான்னு சிந்திக்கிறதை விட சிந்திச்சு நல்ல முடிவுகளை எடுத்து நல்ல விதமா யோசிச்சிட்டு இருக்கலாம் நம்ம மனதளவுல நிறைய பேர் இன்னைக்கு பாதிக்கப்படுறாங்க இவங்க நம்மளை இது சொல்லிட்டாங்க அவங்க நம்மளை இது சொல்லிட்டாங்க நிறைய இந்த மாதிரியான பாதிப்புகள் எல்லாமே நம்ம மனதோட ஆரோக்கியத்தை ரொம்ப கெடுக்குது முக்கியமா நம்ம மனதோட ஆரோக்கியத்தை நல்லபடியா பார்த்துக்கிறதுக்கு நல்ல தியானப் பயிற்சிகளை நாம எடுக்கணும் காலையில எழுந்து நல்ல இயற்கை காத்தோட வெளிய நடந்து போங்க போயிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவை எடுத்துட்டு கொஞ்ச நேரம் எதுவுமே யோசிக்காம அன்னைக்கு நாள்ல என்ன பண்ணலாம் நேத்து நம்ம என்ன பண்ணோம் என்ன நேத்து நம்ம சாதிச்சோம் இது மாதிரி விஷயங்களை யோசிச்சு உங்களை நீங்களே பாராட்டிக்கோங்க உங்களை நீங்களே பாராட்டுறப்போ என்னாகும் உங்க மனதுக்கு அது ஒரு interest அ கொடுக்கும் அது உங்களை மனதளவுல ரொம்ப வலிமையானவராக மாத்தும் உங்க மனசோட ஆரோக்கியத்தை ரொம்பவே நல்லபடியா பார்த்துக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நாம்ப இந்த social media world ல social media ல ஒரு content வந்துச்சுன்னா அதை பத்தியே யோசிச்சுக்கிட்டு நம்ம தலைவனை வந்து சொல்லிட்டானே அவன் தலைவனா இது திட்டுவோம்னு உங்க மனச போட்டு நீங்களா ஒண்ணு think பண்ணிட்டு assumption சொல்லுவாங்க நம்மளே நம்மளை பத்தி ஏதோ ஒண்ணு யோசிக்கிறது இந்த மாதிரி ஒரு நீங்களே ஒரு புரிதல் இல்லாம ஒரு முடிவுக்கு வந்து அது மூலியமா உங்க மனதையும் நீங்க காயப்படுத்தி உங்க எண்ணங்களையும் அதை காயப்படுத்தி பயங்கரமான ஆரோக்கிய சம்பந்தமான issue களை அது கொண்டு வந்து விட்டுருது எப்பயுமே ஒரு விஷயத்த ஞாபகத்துல வச்சுக்கணும் எவ்வளவு வேணாலும் காசை வந்துட்டு எப்ப வேணாலும் நம்மளால சம்பாரிக்க முடியும் முக்கியமா teenages ல இருக்கிறவங்க இந்த பதினெட்டுல இருந்து இருபத்தி அஞ்சுக்குள்ள நம்ம பண்ணக்கூடிய வேலைகள்தான் நம்ம அடுத்த முப்பத்தி அஞ்சு வருஷத்தையும் பார்த்துக்க போகுது அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த பதினெட்டுல இருந்து இருபத்தி அஞ்சுக்குள்ள உங்க உடம்பை ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமா பார்த்துக்கணும் முக்கியமா சாப்பாட்டுல கவனம் இருக்கணும் நினைச்ச நேரத்துல நினைச்சதை எடுத்துக்காதீங்க அன்னைக்கு உங்க உடம்புக்கு என்ன தேவையோ அதை வந்துட்டு கொடுங்க அதுவே உங்க உடம்புக்கு ரொம்பவே போதுமானது உங்க உடம்பு வந்துட்டு எவ்வளவுக்கு எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு நடக்கும் எப்பயுமே நல்லதயே think பண்ணோம்னா நம்ம எண்ணங்கள் ஆரோக்கியமா இருக்கும் எண்ணங்கள் ஆரோக்கியமா இருந்தா நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருந்தா நம்மள சுத்தி இருக்கிறவங்களையும் நம்ம ஆரோக்கியமா பாத்துக்கலாம் எப்பயுமே காசு சம்பாதிக்கிறது மட்டும் ஒரு குறிக்கோளா இருக்கக் கூடாது காசுங்கிறது நம்ம வாழ்றதுக்கு நம்மளால கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு item தான் அது மூலியமா நம்மளுக்கு சந்தோஷம் வரும்ன்னா கண்டிப்பா வரும் காசு இருக்கிறவன் கண்டிப்பா சந்தோஷப்பட முடியும் ஆனா காசு இல்லைனாலும் சந்தோஷப்பட முடியும் ஆனா ஒருத்தங்களுக்கு உடம்புல பிரச்சனைன்னு ஒண்ணு வந்திருச்சுன்னா சந்தோஷம் பட முடியாது எவ்வளவு காசு இருந்தாலும் வலி எல்லாத்துக்கும் ஒண்ணுதான் நீங்க கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி அம்பானியா இருந்தாலும் சரி உங்களை அடிச்சா உங்களுக்கும் வலிக்கும் அம்பானிய அடிச்சா அம்பானிக்கும் வலிக்கும்

கல்வி அப்படிங்கிறது கண் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கல்வி வந்து அனைவருக்கும் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமாதான் வந்து விளங்குது இந்த கல்வி ஒருத்தருக்கு மட்டும்தான் இருக்கணும் இன்னொருத்தருக்கு வந்து கிடைக்கக் கூடாது அப்படின்னு இல்லாம அனைவருக்கும் கல்வி அப்படிங்கிறது பொதுவானது. இந்த அஹ் கல்வி வந்து அனைவருக்கும் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமாதான் இருக்கணும். இந்த கல்வி அப்படின்றது வந்து ஆஹ் எந்த அளவுக்கு வந்து முக்கியம் நம்மளோட வாழ்க்கையில முக்கியம் அப்படின்னா நம்ம அந்த கல்வி கற்றா மட்டும்தான் நம்மளோட அறிவு வந்து வளரும். அந்த கல்வி இல்லை அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு கூட ஒரு சாதாரண ஒரு அறிவு கூட இருக்காது அதனால கல்வி அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு இப்ப இருக்க காலத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு பையனோ இல்லை ஒரு பொண்ணோ அவன் வந்து பள்ளிக்கு போறான் பள்ளிக்கு போனா மட்டும்தான் அவன் வந்து அந்த கல்வி அப்படின்றது வந்து அவனுக்கு கிடைக்கும்

அந்த ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்களோ அப்படியே இந்த மாணவர்கள் வந்து கேட்டு நடந்துக்குவாங்க அதனால அவங்க எல்லாருமே வந்து நல்ல ஒழுக்கமா இருந்து திகழ்ந்தாங்க அந்த காலத்துல வந்து ஆசிரியர் என்ன சொன்னாலும் சரி அதை அப்படியே வந்து அந்த மாணவர்கள் வந்து செய்வாங்க அவங்க எந்த ஒரு ஆஹ் க~ பின் மாற்றுக் கருத்தும் சொல்ல மாட்டாங்க அந்த குரு என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே வந்து இவங்க செய்வாங்க அந்த குருக்குல கல்வியில வந்து இப்ப படிக்கிற மாதிரி நிறைய பாடங்கள் வந்து இருக்கும் தமிழ் ஆஹ் ஆங்கிலம் அந்த மாதிரி அஹ் நிறைய பாடங்கள் வந்து இருக்காது. எந்த மாதிரி வந்து, அவங்க கல்வி கற்றாங்க அப்படின்னா அஹ் வாழ்க்கைக்கு தேவையான ஒ~ விஷயங்களை வந்து ம~ அதிகமா வந்து கற்றாங்க அதே மாதிரி வந்து தற்காப்பு கலைகளையும் வந்து அந்த மாணவர் மாணவர்களுக்கு வந்து அந்த குரு வந்து சொல்லிக் கொடுத்தாங்க இந்த மாதிரி விஷயம் எல்லாம் அவங்க கத்துக்கிறதுனால அவங்க வந்து வாழ்க்கையில நல்~ நல்ல அறிவோட இருந்தாங்க அதே மாதிரி நல்ல ஒழுக்கத்தோட வந்து இருந்தாங்க இப்போ இந்த காலத்திலே வந்து எழுதுறதுக்கு ஆஹ் காகிதம் இருக்கு pencil இருக்கு எழு~ எல்லாமே book ல எழுதுவாங்க note ல எழுதுவாங்க. ஆனா அந்த காலத்துல அந்த மாதிரி எதுவுமே இல்லை எல்லாமே எதுல எழுதி பழகனாங்க அப்படின்னா கீழே மண்ணுலதான் வந்து எழுதி பழ~ பழகனாங்க. இப்ப வந்து இந்த காலத்துல எல்லாமே எல்லா வசதியுமே இருக்கு நம்ம கல்வி கற்பதற்கு ஆனா அந்த காலத்துல பாக்கறப்போ அவங்களுக்கு எந்த ஒரு வசதியுமே இருக்காது அந்த குருகுலத்துல கொண்டு போய் விட்டாங்க அப்படின்னா அஹ் திருப்பி அவங்க வீட்டுக்கு சாயந்திரம் ஆனா வீட்டுக்கு எல்லாம் போக முடியாது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 அத்தனை வருஷமும் அதே குருகுலத்துல தங்கி மொத்தமா உனக்கு அந்த கல்வியை கற்ற பிறகுதான் வந்து திரும்பி வீட்டுக்கே அவங்க போக முடியும் அந்த காலத்துல கல்வி பெறறது வந்து ஆண்களுக்கு மட்டும்தான் வந்து அதிக வந்து வாய்ப்பு இருந்தது பெண்களுக்கு கல்வி கற்கிற ஒரு உரிமையே இல்லாமதான் இருக்கு பெண்களுக்கு வந்து எதுக்கு கல்வி அப்படின்னுதான் எல்லாருமே நினைச்சுட்டு இருந்தாங்க பெண்கள் வந்து வீட்டு வேலை செய்யணும் குடும்பத்தை வந்து நல்லா பாத்துக்கணும் இப்படித்தான் நினைச்சுட்டு இருந்தாங்க அப்படி இருக்க பெண்களுக்கு எதுக்கு கல்வி அவங்க வீட்டு வேலை தானே செய்யுறாங்க கல்வி கற்று என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி எண்ணம்தான் அந்த மாதிரி அந்த காலத்துல இருந்த மக்களுக்கு வந்து அதிகமா வந்து இருந்தது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 இப்ப வந்து ஆண்கள் மட்டும்தான் கல்வி கற்கணும் பெண்கள் கற்~ அஹ் கற்று கற்றுக்கொள்ளவே கூடாது அப்படின்னு வந்து யாரும் வந்து இப்ப தடையை வந்து சொல்லமாட்டாங்க ஏன்னா இந்த காலத்துல வந்து ஆண்களை விட பெண்கள் வந்து அதிகம் படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க முன்னாடி காலத்துலதான் வந்து ஆண்கள் மட்டுமே வந்து பள்ளிக்கு போவாங்க நிறைய கத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனா இந்த காலத்துல வந்து நிறைய பெண்கள் வந்து முன்னேற ஆரம்பிச்சுட்டாங்க நல்லா படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க நல்லா படிச்சு அவங்க வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க அவங்களோட சொந்த கால்ல அவங்க நிக்கிறாங்க மத்தவங்கள வந்து எதிர்பார்க்கணும் எதிர்பார்த்து அவ வாழணும் அப்படின்ற அவசியம் வந்து அவங்களுக்கு இல்லவே இல்லை அந்த காலத்துல வந்து கல்வி கற்கறப்போ ஆஹ் சாதாரணமா வந்து ஆஹ் அவங்க கத்துக்க முடியாது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவங்க வந்து செஞ்சு நடைமுறைப்படுத்தி அதை செ~ செயலாக செஞ்சு காட்டிதான் வந்து அவங்க அஹ் கத்து கொடுக்கவே ஆரம்பிச்சாங்க இப்ப இந்த காலத்துல வந்து normal லா வந்து எப்படி வந்து பள்ளிக்கு போறாங்க ஒரு மாணவன் ஒரு மாணவி பள்ளிக்கு போறாங்க அவங்களுக்கு ஒரு சில வகு~ ஒரு ஒரு சில வகுப்புகள் வந்து இருக்கும் ஒரு சில வகுப்புகள் வந்து இருக்காது ஆஹ் ஒ~ ஒரு சில பாடங்கள்தான் வந்து அவங்க படிப்பாங்க எல்லா பாடத்தையும், அவங்க படிக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு நடைமுறை வந்து வந்தது இப்போ வந்து மாணவர்கள் வந்து பள்ளிக்கு போகணும் எல்லாருமே வந்து அஹ் போய் படிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து விரும்ப ஆரம்பிச்சுட்டாங்க அஹ் முன்னாடி காலத்துல வந்து பள்ளிகள் வந்து அதிகமா இருக்காது ஒரு ஊர்ல வந்து பள்ளி வந்து இருக்கவே இருக்காது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 இப்படி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு தூரமா போறனால இவ்வளவு தூரம் நம்ம போய் படிக்கணுமா அப்பிடின்னு நினைச்சுட்டே நிறைய பேர் வந்து அந்த பள்ளிப்படிப்பை வந்து கிடைக்காமலே போயிடுது அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னுதான் ஒவ்வொரு ஊர்லயும் குறைஞ்சது ரெண்டு kilometer தூரத்துல வந்து ஒரு பள்ளிக்கூடத்தை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம அரசாங்கம் வந்து அந்த ப~ அந்த மாதிரி பள்ளிக்கூடத்தை வந்து கொண்டு வந்தது. இப்ப அந்த மாதிரி ஒவ்வொரு ஊருலயும் பக்கத்துலயே வந்து பள்ளிக்கூடம் வந்தனால ஆஹ் எல்லா மாணவர்கள் மாணவிகள் எல்லாருமே வந்து நல்லா பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்க ஆரம்பிச்சாங்க இன்னும் ஒரு சில ந~ ஒரு சில பெற்றோர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா அஹ் அவங்களோட குடும்பம் வந்து, ரொம்ப வறுமையா இருக்கும்போது ஆஹ் குழந்தைங்களை வந்து எப்படி நம்ம பள்ளிக்கு அனுப்ப முடியும் அப்படி அனுப்பனும் அப்படின்னா அஹ் நமக்கு காசு வந்து கையில இருக்காதே அப்படி இருக்கறப்ப நம்ம எப்படி அவங்களை படிக்க வைக்க முடியும் அப்படின்னு வந்து நினைச்சாங்க அப்படி மால்~ அந்த மாதிரி ஏழை எளிய மக்களும் வந்து கல்வி பெறணும் அப்படின்றதுகாகத்தான் வந்து இலவச கல்வி அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க அதுல இருந்து இலவசமா எல்லாருமே வந்து கல்வி வந்து கத்துக்கிட்டாங்க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 ஒரு சிலர் வந்து நம்மதான் படிக்கலை நம்மளோட குழந்தைகளாவது படிக்கட்டும் அப்படின்னு சொல்லி அஹ் பள்ளிக்கு வந்து மாணவர்கள் மாணவிகள் எல்லாத்தையும் அனுப்பி வச்சாங்க அவங்களோட குழந்தைங்களை வந்து பள்ளிக்கு அனுப்பி வச்சாங்க ஆனா ஒ~ இன்னும் ஒரு சில பெற்றோர்கள் என்ன நினைச்சாங்க அப்படின்னா தங்~ அவங்களோட குடும்~ குடும்பம் வந்து ரொம்ப வறுமையா இருக்கு அந்த வறுமையினால அவங்க வந்து அன்றாட வாழ்க்கையில சாப்பிடறதுக்கு சாப்பாடு கூட இருக்கமாட்டேங்குது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 ஆனா இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னா பதினாலு வயசு வரையிலும் அனைவருக்கும் கட்டாயக் கல்வி வந்து இருக்கணும் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் இந்த சாப்பாடுதான் வந்து ஒரு குறையா இருக்கு அப்படின்னா அஹ் அதே பள்ளியில வந்து இலவசமா வந்து மதிய உணவு வந்து வழங்கணும் அப்படின்னா எல்லாம் இந்த உணவுக்காகவே எல்லா குழந்தைங்களும் பள்ளிக்கு வருவாங்க

அஹ் காமராஜர் ஐயாதான் அவரோட க~ முதலமைச்சரா இருந்த காலத்துல வந்து கொண்டு வந்தாங்க. அப்படி கொண்டு வந்த நேரத்துல எல்லா அஹ் பள்ளிகள்லயும் குறைஞ்ச அளவு மாணவர்கள்தான் ஆரம்பத்துல இருந்தாங்க இந்தத் திட்டம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நிறைய மாணவர்கள் நிறைய மாணவிகள் வந்து பள்ளியில வந்து சேர ஆரம்பிச்சாங்க அப்படி சேர்ந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து நான் படிக்கவே ஆரம்பிச்சிருக்காங்க இந்த மதிய உணவுக்காகவே நிறைய பேர் வந்து பள்ளிக்கு வரத் தொடங்கினாங்க இந்த ஒரு திட்டம் அப்படிங்கறது வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப அருமையான ஒரு திட்டமா இருந்தது ஏழை மக்களும் சரி ஆஹ் அஹ் ஏழை மக்களா இருந்தாலும் வந்து அவங்க இலவசமா படிக்கலாம் அவங்களுக்கு மதிய உணவு அங்கே கிடைக்கும். அதே மாதிரி அஹ் அதிகம் நல்லா வந்து rich ஆன ஒரு குடும்பத்திலே இருந்து வர்ற ஒரு அஹ் குழந்தையா இருந்தாலும் சரி அவங்களுக்கும் வந்து அந்த கல்விங்கிறது வந்து கிடைக்கும் ஆஹ் அவங்க வந்து அவங்களுக்கும் இந்த மதிய உணவு அப்படிங்கிறது வந்து கிடைக்கும் இவ்~ இந்~ இந்த ஒரு ஒரு சிலருக்குதான் வந்து மதிய உணவு கொடுக்கணும் ஒரு சிலருக்குதான் அந்த கல்வி கொடுக்கணும் இந்த ஒரு சிலருக்கு கல்வி கொடுக்கக்கூடாது

ஆஹ் ma'am நா ஆஹ் நாளைக்கு எங்க வீட்ல ஒரு function இருக்கு. சரிங்களா என்னோட பேர் வந்து விக்னேஷ். ஆஹ் எங்க வீட்ல நாளைக்கு ஒரு birthday function இருக்கு. so உங்க கடைல இருந்து கொஞ்சம் எனக்கு foods எல்லாம் order பண்ணனும். okay ங்களா? எனக்கு நாளைக்குதா function இன்னைக்கே சொல்லிட்டா நீங்க நாளைக்கு கொண்டு வந்துருவீங்களா? ஒரு நூறு பேர் வருவாங்க. உங்களால செய்ய முடியுமா?

நா சொல்றேன் note பண்ணிக்கறீங்களா? எனக்கு chicken fried rice வந்து ஆஹ் ஒரு நூறு பேத்துக்கு வேணும். நூறு பேர்க்கு வர மாதிரி chicken fried rice பண்ண முடியுமா? ஆஹ் next வந்து chicken noodles வந்து நூறு பேத்துக்கு வேணும்.

ஆஹ் அஹ் chicken lollipop வேணும் ma'am.

ஆஹ் எல்லாமே வந்து நூறு பேத்துக்குதா ma'am. எல்லாமே non-veg. ஆஹ் chicken பிரியாணி வேணும் ma'am.

ஆஹ் அவ்ளோதா ma'am. ஆஹ் fast food fast food ல அதெல்லாம் ready பண்ணிருவீங்க அப்டீன்னா தாராளமா நான் ஆஹ் ma'am உங்க கடை இந்த country லயே ரொம்ப famous ஆன கடைன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அப்படியா mam? ஆஹ் ஆஹ் recent ஆ சென்னை போயிருந்தோம். அப்போ நாங்க திருச்சிலதான இருந்தோம். so ஒரு one month க்கு முன்னாடி சென்னை போயிருந்தோம். போய்ட்டு fast food க்கு famous ஆன கடை அப்டீன்னு கேக்கும்போது most of the ஆஹ் friend சொன்னது என்ன அப்டீன்னு பாத்தீங்கன்னா SRM fast food வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். food food எல்லாம் ரொம்பவே super ரா செய்வாங்க அப்படீன்னு சொல்லிருந்தாங்க. எதனால நீங்க அவ்ளோ quality யா செய்யறீங்கனு சொல்ல முடியுமா? இல்ல எதனால அவ்ளோ quality யா நீங்க செய்றீங்கனு சொல்ல முடியுமா? இல்ல இப்போ நீங்க பாத்தீங்கன்னா recent times ல fast food கடை வந்து எல்லா இடத்துலையுமே வந்து இருக்கு. okay ங்களா? இன்னைக்கு மொளச்சவன்லாம் நாளைக்கு fast food கடை போடறான். அப்படி இருக்கும்போது உங்க கடை மட்டும் இவ்ளோ பேருக்கு மத்தியில எப்படி ரொம்ப famous ஆச்சு? quality யோட அஹ் அந்த ஒரு இது reason என்ன சொல்லுங்க.

okay ma'am. ஆஹ் பாத்தீங்கனா மத்த fast food கடைலலாம் பாத்தீங்கனா ஆஹ் பழைய பொருள்லாம் போட்டு use பண்றாங்க பாத்தீங்களா? ஆஹ் காய்கறிலாம் வந்துட்டு ஹம் காய்கறிலாம் வந்துட்டு ரொம்ப பழைய காய்கறிலாம் போட்டு use பண்றாங்க. ஆஹ் chicken mutton லாம் வந்து பாத்தீங்கனா கெட்டு போனதுலாம் use பண்றாங்க. but அதையும் taste டா இருக்குனு சொல்லி நிறைய பேர் வாங்கி சாப்ட்டுட்டு அப்பறம் பின்னாடி வந்து பிரச்சினைய சந்திக்கறாங்க. but உங்க fast food கடை வந்து இந்த country லயே ரொம்ப famous ஆன கடை okay ங்களா? okay ஆஹ் உங்களோட தரம் ரொம்பவே அருமையா இருக்கு ma'am. ஆஹ் இவ்ளோ quality யாவும் கொடுக்கறீங்க அதே சமயம் இவ்ளோ விலை கம்மியாவும் கொடுக்கறீங்க.

recent times ல பாத்தீங்கனா நீங்க ஒரு one year க்கு முன்னாடிதா ஆரம்பிச்சீங்க. okay ங்களா? இப்போ பாத்தீங்கனா country full லா உங்களுக்கு two hundred fast food centers இருக்கு okay ங்களா? ஆஹ் இவ்ளோ தூரம் நீங்க வளந்ததுக்கு reason வந்து உங்களோட quality தா. அதே சமயம் அந்த rate கம்மியாவும் கொடுக்கறீங்க. இப்டி கொடுக்கறதால உங்களுக்கு நஷ்டம்தான mam?

ஆஹ் actual லா உங்கள மாதிரியே எல்லா இருந்துட்டா இந்த நாட்டுல எல்லாருமே healthy யா இருப்பாங்க ma'am. நா எதனால சொல்றேன் அப்டினா னா நிறைய இடத்துல சாப்பிட்டிருக்கேன் fast food கடைல ஆஹ் சாப்பிட்டோனு பாத்தீங்களா taste லாம் நல்லாதா இருக்கும் இல்லன்னு சொல்லல. but ஆனா healthy யா இருக்காது okay ங்களா? சாப்ட உடனே stomach pain வரும் vomit வரும். ஆஹ் நா ஒரு கடைல பாத்திருக்கேன். அவங்க செய்றதே பாத்திருக்கேன். அவ்ளோ மோசமா இருக்கும். சென்னைக்கு போயிருந்தப்போ ஹம் சென்னைக்கு போயிருந்தப்போ உங்களோட கடைல பாத்தேன் ஆஹ் உங்க staffs லாம் பாத்தீங்கனா gloves லாம் போட்றுந்தாங்க. head க்கு அந்த முடி கொட்டாம இருக்க இதெல்லாம் போட்டு அவ்ளோ clean னா பண்றாங்க.

ஆஹ் actual லா already recommend பண்ணிட்டேன். but அவங்க என்ன சொன்னாங்க அப்டீனா first இந்த birthday party க்கு food order பண்ணுங்க. நம்ம எப்படி இருக்குனு பாத்துட்டு இனிமேல் நம்ம family ல எந்த function வந்தாலும் SRM fast food லயே order பண்ணிக்கலாம். ஆஹ் உங்களோட அந்த quality னாலதா நீங்க நல்ல நல்ல customers லாம் உங்க பக்கம் இழுக்கறீங்க. okay ma'am. ஆஹ் mam fast food மட்டும்தா பண்றீங்களா?

veg கூட சாப்டுவாங்க. ஆஹ் veg க்குனு அப்டிங்களா நீங்க veg shop கூட வச்சிருக்கீங்களா? yeah yeah okay ma'am okay. அப்போ நா கேட்டுட்டு உங்கள்ட்ட சொல்லவா? ஆஹ் ma'am. இப்போ நா சொன்னதெல்லாம் note பண்ணீங்களா?

okay. ஆஹ் இதுக்கெல்லாம் totall ஆ எவ்ளோ ஆகும்னு சொல்ல முடியுமா?

okay ஆஹ் ரொம்ப கம்மியா சொல்றீங்களே ma'am. okay actually sorry ma'am. நா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கனா ஒரு fast food வந்து நாங்க கேட்டோம். ஆஹ் seventeen thousand சொன்னாங்க okay ங்களா? நீங்க ten thousand தா சொல்றீங்க. so அந்த கடைய வேண்டானு சொல்லிட்டு ஒரு சில okay but இந்த quality ல இந்த rate ரொம்ப கம்மி mam cheap and best taste டா இருக்கு. okay ஆஹ் ma'am நாளைக்கு correct டா ஒரு six இது six o'clock function ஆரம்பிச்சிரும். நீங்க ஒரு five o'clock கொண்டு வந்து தருவீங்களா? ma'am அப்பறம் serve பண்றதுக்கும் ஆள் வேணும் உங்களால ready பண்ண முடியுமா?

yeah ma'am. வந்து முன்னாடியே ready பண்ணாதா function க்கு correct ட்டா பண்ண முடியும். எல்லாருக்கும் serve பண்ண முடியும். ஆஹ் அவங்களுக்கும் சேத்து என்ன pay ஆகும்னு சொல்ல முடியுமா? okay ma'am okay எனக்கு yeah ma'am நீங்க பத்து பேர்னு நெனைச்சிட்டீங்க. நாலு பேர்தா.

ஆஹ் அந்த ஆளுங்களுக்கு மட்டும் எனக்கு கொஞ்சம் rate அதிகமா தெரியுது. அது ஆளுங்கள நேர்ல பாத்து பேசலாமா? ஆஹ் நீங்க சொன்னீங்கல்ல servers வேணுன் சொல்லி. அவங்கள நேர்ல பாத்து okay ma'am okay okay. ஆஹ் அப்போ நீங்க best டா பண்ணி கொடுத்துருங்க. நானும் one time வந்து உங்கள evening பாக்கறேன். okay ma'am. நா நேர்ல வந்து என்னோட address சொல்றேன். okay ங்களா? note பண்ணிக்கங்க. okay ma'am.